பொழுதுபோக்கு பிரிவுல ஏற்கனவே ரெண்டு விஷயத்த பத்தி பேசியாச்சு ஒண்ணு ஆஹ் leo பத்தியும் இன்னொன்னு jailer பத்தியும் பேசிட்டேன் ஏற்கனவே இப்ப இதுக்கப்புறம் வரப்போற படங்கள பத்தி மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய படங்கள பத்தி அதாவது கொஞ்சம் வேற விஷயங்கள் எல்லாம் பேசலாம் அப்படின்னு நினைச்சு இப்போ செய்தி பிரிவுல இப்போ தமிழ்நாடுல கடைசியா ஒரு ஒரு மாசமா ரொம்பவே பரபரப்பா பேசப்படக்கூடிய இந்த ஒரு விஷயம் அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அங்க ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு திருமகன் ஈவேரா என்பவர் கடைசியில இறந்து போயிட்டாரு அகால மரணம் அடைஞ்சுட்டாரு அவர் யாருன்னு பார்த்தா ஈவர ஈவேரா எனப்படும் பெரியார் அவருடைய கொள்ளுப் பேரன் ஆஹ் அவருடைய அப்பா அஹ் காங்கிரஸ்ல மிகவும் மூத்த ஒரு அஹ் நிர்வாகியான திரு ஈ வி கே ஸ் இளங்கோவன் அவருடைய அஹ் மகனை இழந்து வாடுறாரு இப்ப அவருதான் காங்கிரஸ் சார்புல அங்க போட்டியிடுறாரு இப்போ இப்போ ஏன் அதை பரபரப்பா பேசணும் அப்படின்னு சொன்னா இப்போ ஆளுங்கட்சியா திமுக வந்ததுக்கு அப்புறம்

இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா இங்க இந்த தேர்தல் எங்க வருதுன்னு பார்த்தோம்னா அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு அறியப்படக்கூடிய ஒரு கொங்கு பகுதியிலதான் வருது இப்ப என்ன பிரச்சனை அதுல அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு ஆளுங்கட்சிக்கு இடைத்தேர்தல் ரொம்பவே ஒரு கௌரவமிக்க ஒரு விஷயமா மாறிடுச்சு கடைசியா ஒரு இப்ப திருமங்கலம் இரண்டாயிரத்தி ஆறுல கடைசியா ஒரு பதினாறு வருஷம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க இப்ப இடைத்தேர்தலை எப்படி இந்த ஆளுங்கட்சிகள் அனுகுறாங்கன்னா இது மக்கள் போடுற ஒரு மதிப்பெண்ணா தான் அவங்க பாக்குறாங்க ஆஹ் இப்ப மக்கள் வந்து கோவமா இருக்காங்களா இல்ல ஆஹ் இந்த ஆட்சி நல்லாதான் நடக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கறது வந்து ஒரு அளவுகோலா அதை பாக்குறாங்க இந்த ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் எதிர்க்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சியோட அதிகாரத்துக்கு எதிரா எதிர்க்கட்சிகள் வந்து முக்கியமா நிக்காது ஆனா இந்த இடைத்தேர்தல்ல கொஞ்சம் வித்தியாசமாதான் இருக்கு இப்ப இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல பார்த்தோம் அப்படின்னா அதிமுக நிச்சயமா ரொம்பவே போராடுறாங்க களத்துல அந்த மாதிரிதான் செய்திகள் நமக்கு வருது ஆஹ் இடைத்தேர்தல் அப்படிங்கிறது தெரிஞ்சுகிட்டு இது நான் சொல்லி சொல்லிருந்தேன் இல்லையா இது ஒரு கௌரவ பிரச்சனையா தான் இரு ஆளுங்கட்சியான திமுக இத அணுகுது அப்படிங்கிறதுக்காக அவங்க வித்தியாச வித்தியாசமான நிறைய அணுகுமுறைகளை வந்து கையில எடுக்குறாங்க இத இந்த தேர்தல்ல வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிறதுல

அதாவது ஆஹ் TASMAC ஐயும் அவர்தான் கையிலே வச்சிருக்காரு இப்போ ஆஹ் இப்போ அங்கே அவருக்கு என்ன மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும்ன்னா அவரு வந்து, அவரும் அதிமுகவுடைய இடைக்கால பொதுச் செயலாளர இருக்குற எடப்பாடி பழனிச்சாமி ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்கதான் கொங்கு வேளாளர்கள் அப்படின்னு கு ஆஹ் அழைக்கப்படக்கூடியவர்கள் அவங்கதான் இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இந்த கடைசியா இந்த ரெண்டு வருஷ ஆட்சியில, நிறைய ஏற்ற இறக்கங்களை வந்து இந்த ஆட்சி வந்து பாத்துருக்கு முக்கியமா நிறைய பேரு ஆட்சியை கொலை சொல்லவும் செய்யறாங்க முக்கியமா எது சொல்லுவாங்கன்னா சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை இந்த ஆட்சியில ஆஹ் மின் அஹ் கட்டணத்தை வந்து உ உயர்த்திட்டாங்க ஆஹ் இப்ப பெண்களுக்கு வந்து இங்க பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிறைய ஏற்படுது இந்த மாதிரி திமுக கூட்டங்களிலேயே நிறைய பெண்கள் வந்து ரொம்ப மானபங்கப்படுத்தப்படுறாங்க. ஆஹ் இந்த மாதிரி ப பல பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இப்ப கடைசியில கூட ஒரு பெண்ணுடைய ஆஹ் பள்ளிப் பருவத்திலே இருக்கிற ஒரு பெண்ணுக்கு சரியான முறையிலே சிகிச்சை அளிக்கப்படாம அவ அவருடைய கால் முதல்ல அகற்றப்பட்டு அவங்க கடைசியிலே உயிரிழந்ததை நம்ம பார்த்தோம் பார்த்தோம் கடைசியிலே

முக்கியமா எப்பவுமே இந்த முதல் இரண்டு வருடங்கள் வந்து தேனிலவு மாதிரிதான் எப்பவுமே இருக்கும் ஒரு ஆட்சிக்கு ஏன்னா அப்ப அவங்க வருவாங்க வந்து தடபுடலாம் நிறைய விஷயங்கள் செய்வாங்க ஆனா இப்ப இந்த திமுக ஆட்சியில வந்து எதையுமே அந்த மாதிரி குறிப்பிடற மாதிரி எதையும் சொல்ல முடியலை ஒரு விஷயம் சொல்றாங்க அதுக்கப்புறம் அதுல வந்து திரும்ப தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிறாங்க இந்த மாதிரிதான் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஊர்ஜின ஊர்ஜிதமாகுது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இந்த பட்டினப்பிரவேசத்துல வந்து அவங்க என்ன மாதிரி முடிவு எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கூட்டத்துல ஆஹ் மாட்டுக்கறி சாப்பிடலாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது அதை பத்தி மிகப் பெரிய விவாதங்கள் நடந்துட்டிருந்தது இப்போ இந்த இடைத்தேர்தல்ல

இந்த மாதிரி பேசி ஈ வி கே ஸ் இளங்கோவன்தான் அங்க நிக்கணும் ஈ வி கே ஸ் இளங்கோவன்தான் மிகவும் பரிச்சயமான ஒரு நபர் அந்த இடத்துல வேற யாரையும் நிறுத்தணும் அப்படின்னா அது சில பல பிரச்சனைகளை வந்து உண்டாக்கலாம் ஆஹ் நம்ம தோற்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் அது பின்னாடி எதிர்க்கட்சிகள் அதை வச்சே ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம் ஆக்கிருவாங்க இந்த ஆட்சி சரியில்லை அப்படிங்கிறது

இந்த இடைத்தேர்தலை அவர் அணுகலை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாவே தெரியுது ரொம்ப ரொம்ப முன்னெச்சரிக்கையோடதான் எல்லா விஷயத்தையும் அவர் செய்யறாரு இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் அவர் பயன்படுத்தறாரு பணம் அதிகாரம் அஹ் தன்னுடைய அமைச்சர்கள் தன்னுடைய திட்ட திட்டங்கள் இது வரைக்கும் செயல்படுத்தப்படாத நிறைவேற்றப்படாத திட்டங்களை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு அவர் பேசுறாரு இந்த மாறி நிறைய விஷயங்கள் வந்து இது பண் இது பண்றாரு ஆஹ் நாளைக்கு அதோடைய முடிவுகள் வெளியாகுது அதிலேயும் நமக்கு தெரிஞ்சாலுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா அங்க ஆளுங்கட்சி நிச்சயம் அங்க வெற்றி பெறும் அப்படிங்கறதுதான் ஆஹ் போதாத குறைக்கு எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவுடைய கூட்டணியில நிறைய சலசலப்பு இருக்கு அதிமுக பாமக பாஜக தேமுதிக ஆஹ் இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயும் நிறைய பரஸ்பர நம்பிக்கையின்மை அதுல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா ஊர்ஜிதமாகுது ஆஹ் போதாத குறைக்கம் ஆஹ் ஆஹ் எடப்பாடி பழனிச்சாமியும் ஓ பன்னீர்செல்வமும் நேருக்கு நேர் மோதினாங்க அதுல இப்போதைக்கு இடைக்கால இடைக்கால பொதுச்செயலாளரான ஆஹ் எடப்பாடி பழனிச்சாமியோட கை ஓங்கியிருக்கு அப்படிங்கறதுல வந்து எந்த ஒரு ஐயப்பாடும் தேவையில்ல ஆனாலும் ஓ பன்னீர் செல்வம் அந்த கூட்டணியில இல்லாதது ஒரு பின்னடைவாதான் பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா அதே க கட்சியில இருக்கிற திரு செங்கோட்டையன் அவர்கள் ஓ பி ஸ் அமிகவும் முக்கியமான ஒரு நபரா அவங்க ப அவர் பாக்குறாரு தன்னுடைய தொகுதியை கோபிசெட்டிபாளையத்தில அவர் ஜெயிக்கும் போது கூட அவரு ரெண்டு இலையில ஒவ்வொரு இலையில எடப்பாடி பழனிச்சாமியை இன்னொரு எல்லையில ஓ பன்னீர் செல்வத்தை போட்டுத்தான் அவரு ரொம்ப தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டார் மிகப்பெரிய வாக்கு வித்தியாச அவர் வெற்றி பெற்றோர் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இப்போ நாளைக்கு இதை இதோட முடிவு தெரிஞ்சாலுமே இப்ப இந்த கூட்டணி விஷயங்கள் ஆஹ் சலசலப்பை ஏற்படுத்துற மாதிரி இப்போ அஹ் அதாவது அதிமுகவுக்குள்ளேயே நிறைய சலசலப்பு ஏற்படுத்துற மாதிரி இப்ப கூட்டணி க சலசலப்பும் ஏற்படுத் ஏற்படுது இப்போ அஹ் பாஜககிட்டதான் இந்த தேர்தல் ஆணையம் வந்து கொஞ்சம் இணக் இணக்கமா இருப்பாங்க ஆளுங்கட்சியா இருக்க காரணமா இப்ப அவங்களால இரட்டை இலைக்கு எதுவும் ஆபத்து வருமா என்னன்னு நமக்கு சரியா தெரியல ஆஹ் போதாக்குறைக்கு ஆஹ் அன்புமணி ஆஹ் அதிமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாரு ஆஹ் அதுக்கு எடப்பாடி பழனிச்சாமி அவர பதிலுக்கு தாக்குனாரு ஆனா இதுல ஒரு கருப்பு குதிரை அப்படின்னு யார சொல்லலாம்னா நிச்சயமா சீமான சொல்லி ஆகணும் ஆஹ் தன்னுடைய கட்சி வேட்பாளரா அஹ் திருமதி மேனகா அப்படிங்கிற ஒருத்தவங்க அவர் களம் இறங்கி இருக்காரு யாருமே பெண் வேட்பாளரை இறக்காத நேரத்துல இவரு வந்து இறக்கியிருக்காரு அவருடைய ஜாதி பின்புலம் கூட முதலியார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அதாவது அவரு என்ன மாதிரி நினைக்கிறாரு அவருடைய சிந்தனைகள் என்ன மாதிரி இருக்குன்னா ஒரு தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சமூகத்துல அந்த சமூகம் அஹ் மிகவும் பிற்படுத்தப்பட்ட அதிகமாக ஆஹ் பிரதி பிரதிநிதித்துவம் கிடைக்காத சில சமூகங்களுக்கு அவர் வந்து முன்னுரிமை தர்றாரு அப்படிங்கிறது தெரியுது இப்ப மத்தவங்க எல்லாருமே ஒரு விதத்துல அஹ் சமுதா சமுதாயத்தை சேர்ந்தவங்களைதான் தங் தங்களுடைய வேட்பாளரா நிறுத்தும்போது இவர் மட்டும் வித்தியாசமா நிறுத்துறாரு அஹ் ஆஹ் ரொம்ப முக்கியமா எல்லா இடைத்தேர்தல்லையும் நிக்கறாரு எல்லா தேர்தலிலும் நிக்கறாரு தனியா நிக்கறாரு அது ரொம்பவும் முக்கியமா பாக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு மத்தவங்க எல்லாருமே பேசுவாங்க நாங்க தான் மாற்றுன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க கடைசியில தேர்தல்ன்னு வந்துட்டாங்கன்னா விட்டு ஓடிடுவாங்க ஒண்ணு திமுக பக்கம் போயிடுவாங்க இல்லை அதிமுக பக்கம் போயிடுவாங்க யாரு அதிகமா தங்களுக்கு வந்து இடங்களை ஒதுக்குறாங்களோ அவங்க பக்கம் போவாங்க அப்படிங்கிறது ரொம்ப அஹ் மக்கள் மனசுல ம மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு ஆனா இவரு மட்டும் தனியா நின்னு போராடுறாரு அப்படிங்கிறது வந்து அதை விட ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம பாக்க வேண்டியதா இருக்கு இப்போ ஆஹ் அஹ் திமுகவுடைய ஆஹ் எ அஹ் எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா அதிமுகவோட இரண்டு மடங்கு அதிக வா வாக்கு எடுக்கணும் அப்படிங்கறதா இருக்கும் ஆஹ் சீமான் நிச்சயமா தன்னுடைய வாக்கு வலிமையை நிச்சயமா நி நிருபிப்பாரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணுல அவர் எடுத்த அதே வாக்கு வலிமையா அவரு அத அதை விட அவர் அதிகப்படுத்துவாரு அப்படிங்கிறதை நாம எதிர்பார்ப்போம் அப்படியும் இல்ல அப்படின்னா அவர் நிச்சயமா அவர் முன்னாடி எடுத்த அதே வா வாக்கு வலிமையை திரும்ப காமிப்பாரு அப்படிங்கிறது இதுல ரொம்ப ரொம்ப நல்லா தெரியுது